ஆஹ் கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன் உங்களோட அந்த பள்ளி பருவத்துல ஆஹ் tour அதாவது சுற்றுலா எல்லாம் உங்க school ல அழைச்சிட்டு போயிருக்களா எங்க school ல நாங்க வந்து முதல் முதல்ல இப்பவுமே எனக்கு முதல் முதல்ல tour ஒரு சுற்றுலா அப்படீன்னு போயிருக்கோம்ன்னா கங்கைகொண்ட சோழபுரம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு அந்த bus ல போனது அங்க பார்த்து அந்த குரங்குங்க அந்த மண்டபம் நாங்க விளையாண்டது எல்லாமே என் கண்ணு முன்னாடி இன்னுமே ஞாபகத்துக்கு வருது உங்க sch உங்களோட first அதாவது சின்ன வயசுல நீங்க முதல்ல போன ரெண்டு பேரையும் பகிர்ந்துக்கோங்க முதல்ல போன tour என்ன அந்த place என்ன ஆஹ் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் சுமித்ரா நீங்க first சொல்லுங்க நான் பள்ளி பருவத்துல வெளியில போன அனுபவத்தைதான நீங்க கேக்குறீங்க மதுமதி

ஆஹ் பள்ளி பருவத்துல எங்களை அதிகமா வெளியில எங்கயுமே கூட்டிட்டு போனது கிடையாது ஒரே ஒரு தடவை வந்து வெளில கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்போ ஆஹ் என்னோட friends எல்லார்கூடயும் போயிருந்தோம் அதாவது பூம்புகார் கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்து ஆஹ் பூம்புகார்ங்கிறது ரொம்பவுமே பழமையான ஒண்ணு அப்போ ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் நான் வந்து இரு பள்ளிகள்ல படிச்சதால எனக்கு இரண்டாவதா படிச்ச பள்ளியில வந்து எனக்கு எந்த எதுக்குமே கூட்டிட்டு போகலை ஆஹ் என்னோட பள்ளி பருவம்ங்கிறது கொஞ்சம் மொக்கையாதான் முடிஞ்சுருக்கு சண்முக பிரியா உங்களுக்கு உங்களுக்காவது ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க எங்களுக்கு அந்த கருமம் கிடையாது ஏன்னா எங்க அக்கா படிக்கிற ஒரு set வரைக்கும் வரைக்கும் வேளாங்கண்ணி போனாங்க எங்க set ல ஏதோ ஒரு நாய் மருந்து குடிச்சிருச்சுன்னு அப்படியே stop பண்ணதுதான் அப்பைல இருந்து இது வரைக்கும் போல அது என்னவோ என் set க்கு அப்புறம்தான் unlucky நான் வந்ததுக்கு அப்புறம்தான் unlucky ஆயிட்டேன் போல நல்லவேலைக்கு வேளாங்கண்ணி கூட்டிட்டு போகாத கூட இப்ப நிம்மதியாதான் இருக்கு நினைச்சா ஏன்னா எங்க school ஒரு christian school உ உயிரை வாங்குவாங்க பாட்டு பாட சொல்லி நீங்க சொல்லுங்க மது நான் full ஆ christian school லதான் படிச்சேன் எப்போ ஒண்ணாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் மட்டும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அதுலதான் அந்த பாக்கு மிட்டாய் அப்பளம் அந்த பூ அதெல்லாம் ஆனா என் கிறிஸ்தவ school ல ரொம்ப ரொம்ப strict உ ஆஹ் அந்த அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் இருக்குமா எனக்கு எப்படின்னா தல ரொம்ப tight ஆ பின்னணும் போட்டு பெரிய பொட்டு வைக்கக்கூடாது பெரிய தோடு போடக்கூடாது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் போட்டிருந்த கண்ணாடி வளையல் நிறைய போட்டிருந்தவுடனே அந்த science miss திட்டி அப்படியே உடை உடைச்சே போட சொன்னாங்க ஏன்னா கண்ணாடி வளையல் போட அந்த மாதிரி எல்லாம் strict ஆ எல்லாம் ரொம்ப strict ஆ அப்பெல்லாம் நடந்துக்குவாங்க ஆனா இப்ப அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா ப பிள்ளைங்க கொடுக்கிற react ஏ வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மாறி வந்துருச்சு

ஆஹ் இந்த மாதிரி அனுபவம்லாம் இல்லை ஆனா வந்து ஒரே ஒரு தடவை வந்து ஆஹ் எங்களோட இ ஆஹ் அதாவது ஆங்கிலம் படிக்கும் அந்த அஹ் miss மட்டும் எங்களை இந்த chair ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும்ன்னு நினைக்கிறேன் அந்த position ல ஒரு paragraph படிக்கலைன்னு சொல்லிட்டு நிக்க வச்சுட்டாங்க கால் முட்டி எல்லாம் பேந்த மாதிரி வலி எடுத்துக்கிச்சு அதை இன்னுமே என்னால மறக்க முடியாது அழுதுக்கிட்டேதான் கீழே இறங்கி வந்தோமே எல்லாருமே எனக்கு இன்னுமுமே எனக்கு அதை நினைச்சா சிரிக்கிறதா அந்த ma'am மேல கோவப்படுறதான்னே தெரியலே சண்முகப்பிரியா உங்க அனுபவம் அவங்க சொன்ன மாதிரி எங்க school லயும் இருந்துச்சு என்னன்னு தெரியலே இந்த christian school ன்னாவே அப்படித்தான் போல அப்ப வெறுத்தது தான் இனிமே school ன்னா வந்து co edit லதான் சேரணும் அப்படின்னு eleventh காலத்துல ஒரே ஜூட் விட்டேன் அப்புறம்தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு உண்மையாவே strict ஆ இருந்தா படிக்க முடியாதுன்னு அந்த school லதான் நான் வந்து feel பண்ணேன் strict ஆ இருந்தா சத்தியமா படிக்கல புடிக்கவும் இல்ல அங்க இருக்க நான் eleventh twelfth லதான் உருப்படியா படிச்சேன் போய் எனக்கே படிக்க தெரியும் நான் அப்பதான் உணர்ந்த நாள் வெற்றி பெற்றேன் இப்பதான் நிம்மதியா இருக்கு பெருமையா இருக்கு நீங்க சொல்லுங்க மதுமிதா

எனக்கு ஞாப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா வருஷம் முதல்ல ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் சிறுசேமிப்பு திட்டம்னு எங்க ஒவ்வொரு class க்கும் ஒவ்வொரு in charge miss இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட நாங்க கொடுப்போம் அதாவது எப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி அந்த மாறி கொடுத்துட்டே வருவோம் அந்த கடைசி exam அந்த வருஷம் முடியும்போது ஐநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி திருப்பி காசு தருவாங்க அது மனசுக்கு அவ்வ அப்பெல்லாம் அது எவ்வளவு பெரிய காசு அந்த காசு பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சுமித்ரா உங்க school ல அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா பண்ணியிருக்காங்களா ஆஹ் எங்க school லயும் உண்டு அதாவது வந்து அட்டை போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு rose color clutter குடுத்துருவாங்க daily நம்ம அஞ்சு ரூபாய் அது போல நம்ம போய் குடுத்தோம்ன்னா அவங்க சேமிச்சு வச்சு அதை last ஆ நமக்கு குடுப்பாங்க இதுக்கான மதுமதி சொன்னீங்க

ஆஹ் அது போல அதுவும் எங்களோட பள்ளியிலயும் இருக்கும் ஆஹ் ஒரே ஒரு teacher மட்டும் இது போட்டு வச்சிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எப்ப கேட்கிறோமோ அந்த amount ஐ நம்ம சேர்த்து வைச்ச amount கொடுத்திருவாங்க சண்முகப்பிரியா உங்களுக்கு

அப்புறம் என்னோட கல்வி பருவத்துல வேற ஆஹ் வேற என்ன புதுசா யோசிச்சு சொல்றதுக்கு இருக்குன்னா உம் exam exam ல bit எல்லாம் அடிச்சிருக்கீங்களா அந்த காலத்துல அதாவது அப்பெல்லாம் ரொம்ப strict தான் அடிக்க முடியாது அப்படி அடிச்சு மாட்டி இருக்கீங்களா ஏன்னா ஒரு time நான் அதாவது நான் எழு அடிக்கலை ஆனா என்னை பார்த்து எழுதின ஒருத்தவங்க என்னோட school friend மொத்தமா மாட்டிட்டோம் ஏன்னா நான் பண்ண அதே தப்பை அப்படியே அந்த பையனும் எழுதி sir ட்ட மாட்டி எனக்கு ஒரு பத்து mark minus பண்ணி இந்த மாதிரி case எல்லாம் நிறைய சிக்கியிருக்கேன் சுமித்ரா உங்களுக்கு இப்படி அனுபவம் இருக்கா ஆஹ் எனக்கு இது மாதிரி அனுபவம் இருக்கு நானுமே வந்து ஆஹ் எப்படி சொல்றது ஒருத்திய நம்பி வந்து நம்ம exam hall க்குள்ள போயிருப்போம் ஆனா வந்து பெரிய twist ஆ என்ன இருக்கும்ன்னா ஆஹ் அது பேர் என்ன

சத்தியமா இல்லை நான் வந்து bit ஏ அடிக்க மாட்டேன் இதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க ஆனா உண்மையாவே bit அடிக்க மாட்டேன் eleventh twelfth ல ஒரு training teacher வந்து என்னைய பாராட்டுனாங்க இன்னமும் ஞாபகம் இருக்கு அந்த teacher வந்து முஸ்லீம் அவங்க வந்து எல்லாருக்கும் எல்லாரையும் bit அடிக்க விட்டாங்க actual ஆ சும்மா வந்து exam அப்ப ஆனா என்னைய மட்டும் நான் மட்டும் bit அடிக்க மாட்டேன்னு உட்கார்ந்திருந்தேன் அப்போ வந்து ஆஹ் அப்போ வந்து நீ மட்டும் bit அடிக்கலை நீயும் பார்த்து எழுத வேன்னுதானே கேட்டாங்க இல்லை எனக்கு நேர்மைதான் முக்கியம் அப்ப நான் அப்பவே உருட்டுனேன் உடனே வந்து நல்ல பிள்ளையா இருக்கியே அப்படின்னு என்னை பாராட்டினாங்க

நான் நான் அடுத்து ஒரு topic வச்சிருந்தேன் உங்க உருட்டுறது கேட்கவும் நான் என்ன topic வச்சிருந்தேனே மறக்குற அளவுக்கு நீங்க உருட்டி இருக்கீங்க உம் அடுத்து அந்த காலத்துல வேற என்ன மாதிரி கல்வி இருந்திருக்கும் நிறைய ஆனா அடிதான் எனக்கு அடி வாங்கினதுதான் நிறைய ஞாபகம் இருக்கு நிறைய அடிங்க ஆஹ் அடுத்து parents teacher meeting அப்பெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு பத்தாவது பன்னிரண்டாவதுன்னா ஒரு subject fail ஆனாலும் கண்டிப்பா அந்த அந்த quarterly half yearly and எல்லா அரையாண்டு காலாண்டு எல்லாத்துக்கும் பெத்தவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு meeting அ போட்டு line ல நிக்க வச்சு அன்னைக்கு ஒரு நாள் முழுசும் அவங்களை school ஏ படாத பாடு ஒவ்வொரு வாத்தியார்ட்டயும் போயி நம்மளா அசிங்கப்பட்டது பத்தாமதான் நம்மளை பெத்தவங்களையும் அசிங்கப்படுத்துவாங்க அந்த அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கா சுமித்ரா

ஆஹ் உங்களை மாதிரியே நான் வந்து பெரிய படிப்பாளி கிடையாது எ எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஆனா ஆவன்னா காகங்ச்ச அவ்வளவுதான் நான் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் படிக்க மாட்டேன் தான் நான் எனக்கு பிடிக்காத school ல சேர்த்துவிட்டாங்களா first first ஆர்வமாதான் இருந்தேன் நல்ல school ன்னு நான் எப்ப அந்த miss மூஞ்சியில முழிச்சனோ அப்ப என் வாழ்க்கை போச்சு eleventh twelfth லதான் நல்லா இருந்துச்சு என் வாழ்க்கை அது வரைக்கும் நாசமா போச்சு மதுமதி நீங்க சொல்லுங்க ஆஹ் என்னோட கல்வி பருவத்தில ஆஹ் சில விழிப்புணர்வு படங்கள்லாம் school ல போடுவாங்க ஓ அதாவது AIDS பத்தி அந்த படம்லாம் ஒரு ஒரு அழகான பொண்ணு ஒரு அப்பா பொண்ணு ஒரு அழகான அன்பு பொ பாசம் அப்படி இருப்பாங்க திடீர்ன்னு பாத்தா ஒரு camp க்கான college ஓ school மூலியமாவோ அந்த பொண்ணு போயிருக்கும் அந்த பொண்ணுக்கான ரத்தம் குடுத்தது மூலியமா அந்த நோய் பரவியிருக்கும் ஆஹ் அப்புறம் அவங்க வந்து ஷாருக்கான பார்க்க ஆசைப்படுவாங்க அவங்க அப்பாவை கூப்பிட்டு வருவாங்க இறந்து போயிடுவாங்க உயிரேன்னு நினைக்கிறேன் அந்த படம் இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு படங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு time ஆவது school ல ஒவ்வொரு இரண்டு இரண்டு class ஆ சேர்த்து வச்சு படம் போட்டு காட்டுவாங்க சுமித்ரா உங்க school ல இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்கா இந்த மாதிரி விழிப்புணர்வு படங்கள் எல்லாம் போட்டு இருக்காங்களா ஆஹ் எங்க school ல வந்து இது மாதிரி விழிப்புணர்வு படங்கள் எல்லாம் போட்டுருக்காங்க அதாவது வந்து எங்க school ல வந்து ஆஹ் அதுக்கு ticket வேற வாங்குவாங்க ஆஹ் நான் படிச்ச அந்த அதாவது பத்தாம் வகுப்பு படிக்கும் போது நடந்ததுன்னு நினைக்கிறேன் இருபது ரூபாய் குடுத்தாதான் வந்து படம் பாக்க முடியும்னு சொல்லி அதை மாதிரி போட்டாங்க எங்க இதுல வந்து free யா எல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா நான் வந்து ஆஹ் அதாவது ப ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்பன்னிரண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்ச ஒரு பள்ளி வந்து ஒரு கஞ்ச பிஸ்னரி பள்ளி எங்கள்ட்ட இருந்து காசு புடுங்குறத தான் முதல்ல பாப்பாங்க சண்முகப்பிரியா நீங்க சொல்லுங்க ஆஹ் நீங்க வந்து காசு குடுத்துதான் போனீங்க ஆஹ் இதுக்கு வந்து நான் சொல்ற idea வ போயிருந்திங்கனா at least நீங்க காசு குடுக்காம போயிருக்கலாம் ஏன்னா நான் அப்படித்தான் பண்ணேன் கடைசி நேரத்துல கூட்டமா போறப்ப உள்ளாற ஒரே கும்பலா உள்ளாற நுழைஞ்சிட்டோம்ன்னா காசு கொடுக்காமயே இருந்திருக்கலாம் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு இருடா ஆஹ் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது ஆஹ் சுமித்ரா நீங்க சொல்லுங்க கொஞ்சம்

ஆஹ் எனக்கு அப்பவும் இப்பவும் வேற என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஆஹ் இப்பல்லாம் வந்து ஒரு இந்தப் பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு வேற school போறோமோ இல்லை ஆஹ் அந்தப் பள்ளிப்பருவம் அந்தப் பன்னிரண்டாவது வரைக்குமே படிச்சு முடிக்கறோமோன்னா ஆஹ் okay bye ன்னு சொல்லிட்டு ஆஹ் வந்திருவோம் ஏன்னா இப்ப எல்லார்கிட்டேயும் mobile இருக்கு whatsapp இருக்கு FB இருக்கு நிறைய social media எல்லாரும் வந்து அவங்க அன்பை பகிர்ந்துக்கலாம் ஆனா அப்ப வந்து autograph ன்னு ஒரு நோட்டு வாங்கி அதுல அது கண்ணீர் மல்க அன்னைக்கு ஒரு நாளே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கடைசி கொஞ்ச நாள்ல இருந்து எழுத ஆரம்பிப்போம் அந்த எழுதி gift குடுத்து farewell day ன்னு அன்னைக்கு ஒரு food லாம் arrange பண்ணி சாப்பாடு எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா சுமித்ரா உங்க school ல

ஆஹ் எந்த மாதிரி விஷயத்த கேக்குறீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் சுமித்ரா இங்க கொஞ்சம் ஒரு இடையூறு வந்து விட்டது அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் வாயில கொஞ்சம் குத்தி உட்கார வச்சீங்கன்னா correct ஆ போய்டும் மதுமதி என்ன நீங்க சொன்னீங்கங்கறத சண்முக பிரியாக்கு திருப்பி சொல்லுங்க அதாவது இப்ப வந்து நம்ம பள்ளி பருவத்த முடிச்சு இந்த காலத்து பிள்ளைங்க போறாங்கன்னா அந்த அளவுக்கு feel பண்றது இல்லை ஏன்னா பிரிய மாட்டோம் ஏன்னா எல்லாருமே

இந்த காலம் பள்ளிப் பருவத்தை பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒரு சிலர் கிட்ட என்னன்னா வந்து எப்படி சொல்றது அஹ் ஆஹ் எதுவுமே இல்லை போனோம் படிச்சோம் mark எடுக்கணும் நல்ல வேலைக்கு போனோம் எந்த ஒரு enjoyment ஏ இல்லாமல் இருக்காங்க அப்படி enjoyment இருந்தாலுமே ரொம்பவுமே ஆபத்து தரக்கூடியதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சண்முகப்ரியா மதுமதி நீங்க என்ன நினைக்கிறீங்க

ஆஹ் அந்த மாரி தான் பயன்படுத்திக்கிட்டோம் ஆனா இப்ப சுதந்திரத்தை வந்து வெளியில போறதுக்கும் beach போறதுக்கும் ஒரு கெட்ட விஷயங்களை வந்து கத்துகிறதுக்கும்தான் இப்ப உள்ள சுதந்திரம் வந்து பள்ளிப்பருவங்களுக்கு கிடைக்குது அதனாலதான் அந்த பள்ளிப்பருவத்துல ஒரு கல்வி ஒரு வியாபாரமா ஆகி full ஆ strict ஆ strict ஆ படிங்க படிங்க படி படிப்புக்கு மட்டுமே கல்வி இயங்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சண்முகப்பிரியா உங்க கருத்து ஆஹ் அது என்னவோ ஆஹ் அது என்னவோ ஆஹ் என்ன வேணா இருந்துட்டு போகட்டும் ஆனா நம்ம உரையை முடிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஆஹ் எனக்கு அந்த கால கல்வி வந்து eleventh twelfth அ தவிர மத்த எந்த கல்வியும் புடிக்கல அதனால i hate school ஆஹ் சுமித்ரா நம்ம முடிச்சுக்கலாமா நீங்க cut பண்ணுங்க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

hello maam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

ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம பாக்கபோறது என்னன்னா நான் வந்து கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசனை பத்தி சொல்ல போறேன் கண்ணதாசன் வந்து அஹ் இருவத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஏழு அஹ் அஹ் பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒண்ணு புகழ் பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படப் பாடல்கள், கட்டுரைகள் பல எழுதியவர் அஹ் சண்டமாருதம், திருமகள், திரு திரை ஒலி, தென்றல், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்தவர் இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வாழ்க்கை குறிப்பு கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் தமிழ்நாட்டில் உள்ள காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் இந்து மதத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபில் சாத்தப்ப செட்டியார், விசாலாட்சி அஹ் இணையாருக்கு எட்டாவது மகனாக பிறந்தார் அஹ் இவரது மனைவு மறைவு நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இவருடன் உடன்பிறந்தோர் பத்து பேர் சிறு வயதில் இவரை சிகப்பு ஆச்சி ஆஹ் என்பவர் அஹ் ஆ எழுனூ

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணாம் ஆண்டில் திருவொற்றியூர் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் பணிக்கு சென்றபோது அவர் வைத்துக் கொண்ட புனைபெயர் கண்ணதாசன் இவரது குடும்பம்